நம்ப வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? jeans லா வெளில போய் வேலைபாக்குறாங்க. வெளியில வேல பாத்துட்டு என்ன சொல்லுறாங்க? நாலாம் வந்து வேலைக்கு போறன் வேலைக்கு போறன் அஹ் அதுனால வந்து, நா pressure ஆ தான் இருக்கன் நா வீட்டுக்கு வந்தயோடனே நா tension ஆ தா இருப்பன். ஆனா நீலாம் வந்து வீட்டுல சும்மாதான இருக்க அப்போ வீட்டுல பாக்குறதுக்கு பேர் job இல்லையா? அதுக்கு என்ன பண்ணனும் நம்ப இனிமே வந்து வெளில போய் வேலை பாக்கனும்.

வேலைக்கு போறதுல ஒரு அனா pressure இருக்கு. pressure இருக்கு. அந்த வேலைய போய் நம்ப பாத்து முடிக்குறதுக்குள்ளயே கண்டிப்பா நமக்கு அந்த pressure இருக்கும். ஆஹ் ஹம் வேலையே ஆனா வேலனா அதா வந்து நம்ப choose பண்ணுற விஷயத்துலதா இருக்கு. ஓவொரு வேலையும் பாருங்கலா இப்போ நம்ப ஒரு எடத்துக்கு வேளைக்கு போறோம் அப்டினா சின்ன சின்ன ஏதாது ஒரு அஹ் office க்கு போறோம் அப்டினா ரொம்ப pressure இருக்காது. இப்போ நெரையா சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு office கோ எங்கயாவது போறோம் அப்டினா அதுல வந்து நெரையா pressure இருக்கும் என்ன பண்ணுறது இந்த உலகத்துல என்ன பண்ணலாம் job இல்லாம இருக்க முடியாதே சும்மா அப்போ வெட்டியாஇருக்கானு சொல்லிடுவார்களே. அப்டிதான்னசொலுவாங்க என்னடா இது இவ வீட்டுல தெண்டமா இருக்க job கூட இல்லாம அப்டினு சொல்லுவாக. ஏனா ஒரு ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்துல வாழுறதுக்கு job ரொம்ப முக்கியம் இல்லையா? என்ன பண்ணுறது இந்த காலத்துல காசு இல்லாம ஒருத்தன் மதிக்க மாட்டங்குறா நம்ப சொந்த காரன்கூட காசு இல்லனா hey போடா

அப்டி இல்ல உங்க வீட்டுல உள்ளவையெல்லாம் உங்கள மதிக்க ஆரம்பிச்சிடுவான் மோதல்லா வீட்டுல உள்ளவன் மதிப்பான் அப்ரோ பாத்தீங்கன்னா உங்க சொந்தக்காரகங்க எல்லாம் உருகாரகளறுது எல்லாரும் எல்லாம் மதிக்க அரபிச்சிடுவான் ஆமாதானே அதுதா உண்ம ஆனா நமக்கே பாருகலாம் சும்மாவே இருதோம்ன்னா என்ன பண்ணுறது வேலைல்லாம வேல இல்லாம சும்மா இருந்த போச்சி ஓ என்னகுலாம் புடிக்கவே புடிக்காது நா இப்போ ஒரு வேல பாக்குற ஆனா அந்த வேலைல அவ்ளோ pressure இருக்கு தெரியுமா அதுனால ஒரு target முடிக்கல அப்டினா எங்களுக்கே ஆயிரம் pressure இருக்கு அதுலாம் நம்ப பண்ணிதான் ஆகணும் என்ன பண்ணுறது அதுதான் நம்ப விதி நம்பாத மனுஷனா பொறந்துட்டோமே மனுஷனா பொறந்தா என்ன வேணும் வேல வேணும் காசு வேணும் இல்ல அப்டின்னா இந்த உஉலகத்துல வந்து நம்பலா வாழவே விடமாட்டாங்க வந்து தூக்கி எடுத்து அடிச்சிடுவாங்க அது உண்மைதானா அதுனாலதா வந்து நம்ப வேலைக்கு போனும்னு விரும்புற வேலைக்கு போகணும் அப்டினா நம்மளால இந்த உலகத்துல வந்து வாழவே முடியாது கண்டிப்பா நம்ப இந்த உலகத்துல நாம வேல பாக்குறோம் அப்டினா அதுக்கான மதிப்பு கண்டிப்பா இருக்கும் ஆனா அதே free ஆ வென இருந்து பாருங்கள அதா வந்து நம்ப வந்து எப்படின்னா ஒருத்தன் கூட மதிக்கமாட்டான் மொத விஷயம் அதானே என்னடா இது ஏவனுமே நம்பளமதிக்கல அப்டினு சொல்லிட்டு பாருங்க அவனுக்கு வந்து என்னான்னா நம்ம வேல பாக்கல வீட்டுல தெண்டமா இருக்கோம் அப்டினு ஆனா இதே வந்து ஒரு நல்ல dress ஆ போட்டுக்கிட்டு ஒரு office க்கு போனோம் வச்சிக்கோங்கள ஆயிரம் பேர் நம்பள மதிப்பான் ஆமாந்தானே அது உண்மதான் அஹ் ஆனா என்ன வீட்டுலே இருந்துட்டே இருதோம் வச்சிக்கோங்கள நமக்கே இப்படி இருக்குனா அய்யயோ என்னாடா இது இவ்ளோ pressure இருக்கு ஆனா வெளில போய் நம்ப ஒரு dress பண்ணி கெளம்பி போனோம் வச்சிக்கோங்கள அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து எந்த pressure உமே இருக்காது அப்பாடி நம்ப உலகத்துக்கு நம்ப மூஞ்சி தெரியுது அப்போ நம்ப போய் வெளில வந்து நம்ப போராடி தான்டா ஆகணும் ஏன்னா இங்க நமக்கு வாழ்க்கையே நமக்கு வந்து போராட்டம் தான் இதுல வந்து இப்போ வேலைக்கு போனா வந்து எதாவது pressure வருமா அப்டினு சொல்லிட்டு வீட்டுலெல்லாம் இருக்க கூடாது கண்டிப்பா ஆனா work பண்ணனும் நமக்கு work பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே அதுனாலதா சொன்ன இப்போ என்னனா என்ன நான் நெரையா வேல பாக்கும்போது நமக்கு satisfaction னு இருக்குல்ல நம்ப என்ன பண்ணனும் நம்ப வேலைய வந்து அது மாதிரி என்ன தேர்தெடுத்து கண்டிப்பா பாக்கணும் கண்டிப்பா அதுமாதிரி தேர்தெடுத்து பாக்கல அப்டினா நம்ப வாழ்க full ஆ வந்து அஹ் வாழ்க்கை full ஆ நம்ம வந்து எப்போப்பாத்தாலும் pressure ஓடே இருக்க வேண்டிதா. அங்க வேல பாத்துட்டு வந்து pressure ஆ இருக்குமா அப்போ வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டுல ஒரு pressure ladies ஆ இருதோம்ன்னா அதுக்கும் மேல jeans ஆ இத்தோம்னா அதா அவர்களும் அவங்களுக்கு pressure தானே எப்போ என்னனா அனா job ஆ என்னனா ரொம்ப like பண்ணி பண்ணனும். ஏன்னா ரொம்ப like பண்ணி பண்ணல அப்டினா அந்த job நமபிக்கு புடிக்கவே புடிக்காது இப்போ நம்ப ஒரு வேலைக்கு போறோம் அஹ் அந்த வேல நம்மக்கு புடிக்கல அப்டினா அந்த வேலைய விட்டு அடுத்த வேலைக்கு எது satisfaction ஆ இருக்குதோ அதுக்கு அடுத்த வேலைக்கு நம்ப பாட்டுன்னு போயிட்டே இருக்கணும் அது தான் அது தான் முக்கியமான விஷயம் ஐயையோ இந்த வேலைல நெறைய காசு கிடைக்குதே இந்த வேலைய விட்டு அந்த வேலைக்கு போட்டோம்னா நமக்கு வந்து ஐயையோ அந்த வேளைல நெறைய காசு கிடைக்காதே அப்டி நினைச்சிட்டு இந்த வேலையே உக்காந்தோம் அப்படினா நமக்கு வந்து ஒரு satisfaction யே இருக்காது. ஒரு மனுஷன் ஒரு இடத்துல வாழுறான் அப்டினா அவன் என்ன பண்ணனும் jolly ஆ இருக்கணும், ஒரு satisfaction னோட இருக்கணும் அதுல ரொம்ப முக்கியமான விஷயமே நம்மளோட satisfaction தா இப்போ நா ஒரு வேல பாக்குற அதுல பாத்தீங்கன்னா எனக்கு satisfied வந்து இருக்கு ஆஹ் என்ன பண்றது satisfaction னுடத்தானே ஆஹ் வேலை பாக்குனும் அப்பிடிக்குற மாதிரி first இருந்துச்சு ஆனா இப்போ எப்படி இருக்குன்னா ஆஹ் செ வேல நல்லதா இருக்கும் நம்ப வந்து நமக்கு நம்ப புடிச்சி பாக்க பாக்க அந்த வேல நம்மக்கு ரொம்ப புடிச்சிடும் அப்டினு சொல்லிட்டு இப்போ அதுலயே அந்த வேலையும் நா பாத்துட்டு இருக்கன் என்ன வேலைக்கு பாவமா வீட்டுலே இத்தோம்னா என்ன சொல்லுவாங்க என்னடா இவ வீட்டுல சும்மாவே இருக்கா வீட்டுல சும்மா உக்காந்து இருக்குறது ஒரு வேலையா? வீட்ல வீட்டு வேலைய மட்டும் பாக்குறது லாம் ஒரு வேலைய ஆனா நம்ப வீட்டுல வேல பாப்போம் அதுலாம் கண்ணு தெரியாது வெளில போய் வேல பாத்தோம்னா ஊருக்கே தெரியும் ஏன்னா வாழ்க்கைல job குங்கிறது ரொம்ப முக்கியம் விஷயம் தானே? ஏன்னா job இல்ல அப்டினா நம்ம வந்து ஹம் காசு பணம் இல்ல அப்படினா எவனுமே நம்பள மதிக்க மாட்டான் ஏன்னா இந்த உலகம் வந்து எத நோக்கி ஓடிட்டு இருக்கு அத நோக்கி தான் ஓடிட்டு இருக்கு காசுக்காக தான் ஓடிட்டு இருக்கு நம்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அத நோக்கி தான் நம்மளும் ஓடியாகணும் நம்ப என்ன பண்ணுறது ஏன்னா நம்ம மனுஷனா பொறந்தாச்சு நம்ப அத நோக்கி ஓடல அப்டினா அஹ் நம்மளால இந்த உலகத்துல வந்து survey பன்னுறது ரொம்ப கஷ்டம்

என் வாழ்க்கை இப்டிதா போயிடு இருக்கு ஆனா உங்க வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் இப்டி தான் ஏன்னா நம்ம உலகத்துல மனுஷனா பொறந்தாலே இதுதானா பிரச்சன காசுக்காக நாம்ம ஓடிட்டேதானே இருக்கணும் காசுக்காக ஓடணும்னா காசு என்ன மரத்துல மரம் வச்சோம் அப்டினா அது மூலமா என்ன காசு என்ன மரத்துலயா காய்க்குது நம்ம தேடிப்போயி அத சம்பாதிக்கணும் சம்பாதிக்குறதுலே பாத்தீங்கன்னா ஒருதவாங்க பாத்தீங்கன்னா இதுதா சம்பளம்னு குடுப்பாங்க ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அதுதா salary னு குடுப்பாங்க ஆனா நா எந்த சம்பளம் வாங்குனாலும் அதுல நமக்கு ஒரு satisfaction இருக்கா அப்டினு சொல்லி பாத்துதான் வேல குடுக்கணும் அதுதான் இருக்குறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கெல்லாம் புடிச்சி இருக்குப்பா என்னக்கு என்வேலை புடிச்சி இருக்கு அப்படினு சொல்லி மொதெல்லா நம்ப எப்போ நம்புறமோ அப்புறம் தான் நமக்கு அந்த வேலைக்கு நம்பள புடிக்கும் அதான் நா கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போனும் நானே தெரிஜிக்கிட்டேன் நெனைக்குறேன்

அதுதான் உண்மை அப்டினு நான் நினைக்குற நீங்களும் கண்டிப்பா நினைப்பிங்கனு நினைக்கிறன். ஏன்னா job கிறது வந்து வாழ்க்கைல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து நம்மகிட்ட ஒரு அங்கம் மாதிரி முன்னாடிலாம் சொல்லுவான் ஒரு மனுஷன் இருக்குறதுக்கு என்ன வேணும் அப்படி கேட்டா உணவு இருப்பிடம் சொல்லுவான் ஆன இப்ப அது மட்டும் பத்தாது job வேலை வேலையில்ல அப்டின்னா நம்ம உலகத்துல ஒரு ஆள் கூட நம்மல மதிக்க மாட்டான். அதுவும் உண்மை தான். இப்பலாம் வீட்டுல நம்ம வீட்டுலே இருந்து

நிறைய வேலை பாக்கணும் எனக்குலாம் வேலை பாக்குறது நா ரொம்ப இஷ்டமான விஷியம் ஒரு வேல பத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு satisfaction இருக்கனும் ஒரு finishing இருக்கனும் அது தான் job job னா ஆயிரம் pressure but இருந்தாலும் நம்மக்கு ஒரு satisfaction தான் நம்ம pressure காண ஒரு மருந்து. இப்ப நம்ம ஒரு தல வலி வந்தா tablet போடுறோம், ஆன வந்து ஒரு வேல பாக்குறோம் ஒரு pressure குடுக்குறாங்க அப்படினா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு வந்து நம்ம tablet போட முடியாது நம்மளோட satisfaction தான் நம்மளோட tablet அ நம்ம மாத்திக்கனும் அதுனால உலகத்தில் job ரொம்ப முக்கியமான விஷியம் தான்